hello hi எப்படி இருக்கீங்க

என்ன ரெண்டு நாளா ஒரே preparation ல இருக்கீங்க போல இருக்கு

ஒரு சின்ன ஒரு ஒரு tension ஒரு preparation அதைப் பத்தி கொஞ்சம் உங்ககிட்ட ஒரு advice வாங்கிக்கலாம் இப்ப எப்படி உங்களோட time அ கொஞ்ச நேரம் வந்து பேச முடியுமா உங்களோட

அஹ் வந்து பெங்களூருல வந்து ஒரு MNC ல வந்து ஒரு updated ஆனா இப்ப இருக்கிற ஒரு post ஓட ஒரு team leader மாதிரி ஒரு ஒரு நல்ல ஒரு high மாதிரி கிடைச்சிருக்கு இப்ப அதுக்கு ஒரு அஹ் ஒரு of course for an interview அஹ் telephonic interview ஒரு basic ஆ ஆயிடுத்து இப்போ in person நாம அங்க போனு அது வந்து almost வரும் ஒரு advance ஒரு இன்னும் next step ஒரு அது possible ஆ பண்றதுக்கு கொஞ்சம் ஒரு சில இதெல்லாம் வேணும் almost நான் வந்து ஒரு ஒரு level ல யோசிச்சு ஆனாலும் அதெல்லாம் correct ஆ இல்லையா இல்லை நீங்க உங்களோட opinion என்ன அப்படின்னு சில questions எல்லாம் கேட்கலாம் இப்போ நம்ப how to face interview அப்படிங்கிற mood ல போனோம்னா அதுல நிறைய levels உ இது பண்றா இப்போ பாத்தீங்கன்னா there are so அஹ் some companies even உ five rounds லாம் கூட போறா ஆஹ் first உ intro level போறா அதுக்கப்புறம் aptitude test ங்கிறா அதுக்கப்புறம் experience க்குன்னே தனியா ஒரு segment வச்சு அந்த experience ல என்னெல்லாம் இது பண்ணீங்கோங்கிறதை வந்து அஹ் discussion இதுக்கு போறா group உ meeting மாதிரி ஒண்ணு வச்சு அதுல வந்து

already இருந்த company ல இருந்து ஒரு நல்ல ஒரு இதுக்கு இது பண்றீங்க team leader ஆ இது பண்றீங்க அப்படின்னா very responsible jobs அதுக்கான they will expect more from you so அந்த மாதிரி வரும்போது நீங்க எப்படி அதை face பண்ணலாங்கிறது வந்து first உங்களுக்கு அந்த already நீங்க நல்ல ஒரு MNCcompany ல இருந்ததுனால ஒரு நிறைய ஒரு self confidence gain பண்ணி வச்சிருப்பீங்க as well as experience so இப்ப இந்த team இதுக்கு நீங்க போறச்சே may be உங்களுக்கு வந்து நீங்க ஒரு CD மாதிரி இப்ப வரைக்கும் நீங்க எடுத்திருக்கிறது வந்து அஹ் meetings எல்லாம் நடக்கும் போது நீங்க பேசிருப்பீங்க இல்லையா அந்த இப்ப current job ல இப்ப work பண்ணி அதுல அந்த CDcollection வந்து நீங்க பண்ணி இது பண்ணலாம் இல்லைன்னா நீங்களே வந்து வீட்டுல வந்து ஒரு demo மாதிரி ஒரு அவா ஒரு topic கொடுத்து உங்களை இந்த மாதிரி நாங்க நாலு பேர் உங்களுக்கு கொடுக்கிறோம் so நீங்க team leader ஆ இருப்பீங்க இதை எப்படி handle பண்ணுவீங்க அப்படின்னு அவா கேக்கும் போது அதை நீங்க ஒரு practice பண்ணிட்டு கூட போகலாம் இல்லை இல்ல CD பண்ணியும் எடுத்துட்டு போலாம் so அது மாதிரியும் நிறைய இது இருக்கு இப்ப recent ஆ என் friend வந்து அதே மாதிரிதான் பண்ணினா அவள் நல்லபடியா interview ல select ஆயிட்டாள் அஹ் அந்த intellectual இதுலதான் கொஞ்சம் mark கம்மியாயிடுத்து அப்படின்னா அதுகூட நான் கூட அவளுக்கு சொன்னே நீ dailyGKten questions படின்னா கேக்குறியா நீ அப்படின்னு எப்ப பார்த்தாலும் FB பார்த்துட்டு இருக்குற how to face இதுன்னு சொல்லி நிறைய sites எல்லாம் வந்திருக்கு ஒரு interview வை எப்படி வந்து self confidence ஓட நம்ம வந்து அவா எதிர்பார்க்கிற level of உ high expectation ல எப்படி handle பண்ணலான்னு நிறைய sites இதெல்லாம் இருக்கு அந்த free time ல அதெல்லாம் பார் பார்த்திருக்கலாம்ல நீ அப்படின்னு சொன்னா அந்த ஒரு round தான் இதுவாயிடுத்து outlets hope for the best உ but உ we are happy up to phi fifth round சொன்னா அது நல்லபடியா அவளுக்கு கிடைச்சா ரொம்ப சந்தோசம்தான் so நீங்க வந்து அந்த மாதிரி may be உங்களை கேட்டா கேட்கலாம் so நீங்க GKlevel ல இந்த மாதிரி ஆஹ் Q and A types இருக்கு இல்லையா

அந்த for example உ nin nineteen நம்ம கேக்கும் போது exactly one nine போடுறோமா இல்லை nine zero போடுறோமான்னு இல்லைன்னா திருப்பி கேட்கிறோமா அவங்களை nineteen ஆ அப்படின்னு கேட்கிறமா அந்த level க்கு வந்து நம்ம எவ்வளவு ஆஹ் வந்து concentrate ஆவும் அஹ் mind sharp ஆவும் இருக்கோங்கிறதுக்கு வந்து இப்ப இந்த number இது வந்து ரொம்ப importance கொடுக்கிறா இப்போ so அது மாதிரி நீங்க வந்து ச சில rounds எல்லாம் attend பண்ணலாம் இல்லைன்னா வீட்டுல இருக்கிறவாகிட்ட கூட நீங்க வந்து என்னை இந்த மாதிரி கேள்வி கேளு அப்படின்னு சொல்லி அவாளுக்கு தெரிஞ்சு அவா இப்போ நீங் இதுன்னா கூட நீங்களே எதுனா answer கூட பார்த்துடலாம் but அவாள்லாம் கேட்டான்னா அஹ் ஒண்ணு history ல இருக்கும் இன்னொன்னு science ல இருக்கும் இன்னொன்னு இங்கிலிஷ்ல இருக்கும் அவாளுக்கு என்ன தோன்றுதோ அதானே அவா கேட்பா so அந்த மாதிரி அவாளையும் நம்ம கேக்கிறது அந்த challenge அ நம்ம வந்து meet பண்ணலாம் so இது மாதிரி இந்த levels எல்லாம் நீங்க வந்து நல்லா இது prepare பண்ணிட்டு போலாம் and health wise நல்லா

எனக்கு வந்து ஒரு சில questions எல்லாம் இருக்கு அது உங்களோட angle ல எப்படி பண்ணலாம்னு இப்ப first நம்ம போறோம் நீங்க சொல்ற மாதிரி நம்ம appearance first பாக்குறது அதுதான் அப்புறம்தான் நம்ம பேசுவோம் first நான் வந்து என்னை அவ எப்படி என்னை இப்போ அவ வந்து நான் உள்ளே போயி normal formal ஆ wish பண்ண அப்புறம் நான் எப்படி என்னை introduce பண்றது how do you introduce your self in an interview அப்படின்னா சின்னதா ஒரு short ஆ எப்படி பண்ணிக்கலாம் நம்மளை அது வந்து ரொம்ப அழகா நம்ம வந்து இது பண்ணலாம் நேரா self confident ஓட போயிட்டு I am ஹேமா அப்படின்னு சொல்லிட்டு you can just உ start அஹ் mostly வந்து நம்மளைப் பத்தி more than ஒரு less than ten minutes ல சொல்லிட்டு we can wait for them to அஹ் question us உ so that we can answer back உ ஏன்னா ரொம்ப elaborate ஆ எடுத்துனு போயிட்டோம்ன்னா அவங்களுக்கும் வந்து கேட்கிறதுக்கு எதுவும் இருக்காது இப்ப group of உ team உட்கார்ந்து இருக்கு ஒரு five அஹ் higher officials ஒக்காந்து இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட கண்டிப்பாவே each one க்கு approximately phi five into five twenty five questions இருக்கும் so அதுக்குள்ளேயே நம்ம நம்மளோட இதை எல்லாமே அவங்க கேட்டுருவாங்க so நாமளே எல்லாத்தையும் சொல்லும் போது அவங்க வந்து அந்த point அவங்க வந்து capture பண்ணுவாங்களானு சொல்ல முடியாது so அவங்க கேக்கும் போது நம்ம சொல்றதும் இது பண்ணலாம் அப்பறம் mostly வந்து yes or no அந்த type ல கொ கொண்டு போணம்ன்னா அவங்களுக்கு வந்த ரொம்ப okay இவங்க வந்து என்ன கேட்கிறோமோ அதை வந்து கே இது பண்றாங்க so அந்த இது வந்து tick பண்ணிப்பாங்க அவங்க அவங்களுக்குன்னு சில இதெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த இதுக்கு அவங்க tick பண்ணிப்பாங்க அப்புறம் mostly அப்படி கண்ட அந்த அவங்க கேட்கிற எதனா ஒரு கே கேள்விக்கு answer தெரியலைன்னா answer தெரியலைன்னு சொல்றதுக்கு அதுக்கு equal ஆன ஒரு இதை வந்து அஹ் சொல்றதுக்கு mostly முயற்சி பண்ணணும் so எதானா ஒரு for example கேக்குறாங்க அப்படின்னா அந்த அஹ் தெரியலைங்கிறதை வந்து mostly சொல்றதுக்கு ரொம்ப time எடுத்துண்டு அந்த அந்த அந்த அதை touch பண்றதுக்கே நம்ம அந்த topic அ touch பண்ணி சுத்தி என்ன இருக்கோ அதைப் பத்தி நிறைய வந்து நம்ம சொல்லலாம் அவங்கவங்களுக்கு நாளைக்கு இதுல அதைத் தவிர்த்து அதைக்கூட தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு image அ வந்து நம்ம இது பண்ணலாம் but எதுவுமே sw sweet and short ஆ இருக்கணும்